பாத்தீங்களா ரட்சிதா வெளிய போயிட்டா இருப்பாளேன்னு போயிட்டா நான் அவ இருப்பா நான் எதிர்பார்க்கல எனக்கு தெரியும் அவ இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும்

உம் மைனா இருக்காளோ இல்லையோ மைனா இருக்கா இன்னும் இருக்கா மைனா ஒருத்தி மைனாவும் அந்த இன்னொரு பொண்ணு யாரு யாரு டக்குனு ஞா~

இவங்க ரெண்டு பேரும்தான் girl இருக்காங்க அப்புறம் அமுதவாணன் மைனா போயிருவா ஷிவின் கடைசிவர இருக்கான் அமுதவாணன்தான் final போயிட்டான்ல

ஆஹ் ராம் இல்ல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

சரி, சரி, சரி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு last ல final ல எனக்கு என்னமோ அசீம் வருவான்னு தோணுது ஏன்னா அவன் ஒருத்தன்தான் நம்~ தன்னோட real face ல நடிக்கிற ஒரே ஆளு அவனாதான் இருக்கான் இங்க அவரு அசீமுக்குதான் ஓட்டு வந்து அதிகமா இருக்கு என்ன செய்ய பரவாயில்ல பாப்போம் wait பண்ணிப்பாப்போம் இனி ரெண்டு வாரம்தானே ரெண்டு வாரத்துல final ஆ உள்ள உள்ளவங்களையே ஓட்டு போட சொன்னோன்னு சொன்னா அந்த ஏடிகே என்ன பண்றான்னா அசீமைதான் வந்து ரெண்டு ஓட்டு பண்றான் அவனுக்கு வந்து அந்த இது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான்

எல்லாரும் எல்லாருமே ஆஹ் ஏடிகே மட்டுல்ல எல்லாமே சேர்ந்து அசீம்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 ஆனாலும் அவன்ற மாதிரிதான் தெரியுது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

இப்ப வேற குக் வித் கோமாளி வேற வரப்போகுது, இவங்க முடி~ இப்பயும் two three days தானே பொங்கல் முடியும் வந்துருன்னு நினைக்கிறேன் குக் வித் கோமாளி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

ஆமா கோமாளி தான், ரொம்ப different ஆ கொண்டுட்டு வர்றாங்க இந்த season அ ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் promo பாத்ததிலயே தெரியுது நல்லாயிருக்குன்னு குக் வித் கோமாளியும் நல்லாதான் இருக்கும்

உம் பார்ப்போம் ஆமா உம்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 season உக்காந்து பாப்பேன் இப்ப வரையுமே நானு குக் வித் கோமாளிதான் பார்ப்பேன் காலையில ஒரு show போட்டாங்க விஜய் TV ல காலையில குக் வித் கோமாளி போட்டுட்டுதான் இது பிக் பாஸ் night போட்டதை காலையில போடுவாங்க அதை உட்காந்து பாத்துட்டு இருப்பேன் உம் உம் அதை பாத்துட்டு அப்புறம் phone பார்ப்பேன். பொன்னியின் செல்வன் பாத்துட்டீங்களா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 நிறைய characters வருது நிறைய characters ல வந்து name ஏ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்~ பொன்னியின் செல்வன்னு இவங்க எல்லாரும் சோழர்கள் பாண்டியர்கள் அக்கா அவங்கதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒண்ணும் எனக்கு புரியலை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

அவ வந்துட்டு அந்த அரியணையில உட்காரணும் ஆசைப்படுவா ஆசைப்படுவா அதான் எல்லாம் அதாவது ஒரு opposite opposite ஆ வந்து கொண்டு வருவாங்க, இப்ப நான் பார்க்கவே இல்லை, எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா புரியலை புரியலைன்ற மாதிரி சொன்னாங்க ஜெயம் ரவி character புரியலை அப்படி எல்லாருடைய தமன்னா character தமன்னான்ற பாரு த்ரிஷா character புரியலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க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 அதான் சொல்றேன் அதாவது என்னதுன்னா அவங்கவங்க இது பண்ற role ஏ வந்து கொஞ்சம் different ஆ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க படம் பார்க்குறதுக்குள்ள விடிஞ்சிடும் புரிஞ்சு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க படம் பார்த்தா படம் பார்த்தா புரியும் உம் அதான் சொன்னாங்க book அ படிச்சுட்டு போயிட்டு பாரு கண்டிப்பா உனக்கு புரியும் அப்படின்னாங்க அது யாரு படிக்க அதை போய் யாரு அது படிக்க டைம் இருந்தாதான் நம்ம கொஞ்சம் mind relax ஆ இருக்குமே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

அது முதல் ஆறு part இருக்கு ஒரு part அ மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அஹ் correct ஆ இருக்கா correct ஆ இருக்கான்னு பார்த்தா இதெல்லாம் over இல்ல

check பண்ணி பாத்து இல்ல இல்ல book பொன்னியின் செல்வன் வந்து நிறைய part இருக்கு book ஆமாக்கா ஆனா அதுவும் நல்லதுதான் இப்ப சில பேர் படிக்காதவங்க அப்படின்னா இந்த மாதிரிக் கதைக்கு கதை இப்ப படிக்கிறது மூலமா இதுதான் பொன்னியின் செல்வனா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல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

பொண்ணுன்னா அடங்கி போகக்கூடாது ஆமா நான் இதில promo ல பாத்தேன் ஆனா இந்த படம் இல்ல நான் பாக்கணும்னு இருக்கேன் நானு பாத்தேன் இந்த வாரம் அதனாலதான் பிக்பாஸ் இந்த time ஒரு scene மட்டும் பாத்தேன் அந்த அவ ஒ~ ஒ~ ஒருத்தன் கூட சண்டை போடும்போது அவன் hair அ பிடிப்பான் இல்ல original முடி கிடையாது அது duplicate முடின்ற மாதிரி இருக்கும் ஆனா அவன் அந்த hero க்கு வந்து original லா அந்த அளவு முடி இருந்தாதான் பொண்ணு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏமாத்தி கல்யாணம் முடிப்பாங்க

ஆனா அது எல்லாத்துக்குமே சரி சரின்னு சொல்லுவான்க்கா ஒரு scene ல நான் பாத்தேன் நீ உனக்கு முடி இப்படியிருந்தாலும் எனக்கு okay ம்மா ஆஹ் சொல்லுவான் சொல்லுவான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு கோவம் அப்படின்னா அவங்க மாமாவ இவ வந்து அடிச்சிருவா இந்த பொண்ணு அவங்க மாமா வந்து ரொம்ப தப்பா பேசுவாரு அவங்க மாமான்னா கருணாஸ் இருக்கான்ல கருணாஸ்தான் அவனோட மாமா ஒரு ஒரு ஒரு scene ல வந்து அடிச்சிருவா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

அப்படி அடிச்சதுக்கப்புறம் உடனே கிளம்பு நீ உங்க வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் pack பண்ணி வச்சு கிளப்பி எடுத்து அனுப்பி விட்டுருவான்

ஆமா அதுதான் சண்டை வேற அவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எந்த சண்டையுமே வரவே வராது

husband and wife க்கு எந்த சண்டையும் இருக்காது பேசி கூப்பிட்டுட்டு வந்து ரொம்ப இது பண்ணிருவாங்க கடைசியில குழந்தை எல்லாம் பிறந்துரும்

நல்லாயிருக்கு படம் உம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொண்ண எந்த அளவுக்கு support பண்ணணுமோ family support இருக்கணும் அப்படின்ற மாதிரி support பண்ணுவான் அவ வந்து actual ஆ பாத்தா அது என்ன சொல்றதுன்னா இது குஸ்தி விளையாடுவா

கட்டா குஸ்தி இந்த படம் பேரு குஸ்தி விளையாடுவா அந்த பொண்ணு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

தெரிஞ்சுக்க வேணாம் ஏன்னா அவங்க வீட்டில பொய் சொல்லித்தான் கல்யாணம் முடிப்பாங்க இவனுக்கு அந்த மாதிரி பொண்ணுன்னா பிடிக்காது அடக்கமான பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்குமே பையனே கிடைக்காம இருக்குமா அதனால சரி இந்த பையனை முடிச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவா

வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான்தான் உங்க இன்னைக்கு நம்ம எதைப்பத்தி பார்க்க போறோம்னா health அதைப் பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அஹ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அஹ் சாதா~ அஹ் சாதாரணமாவும் சராசரி மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அந்த உடல் வலிமை இல்லாத நம்ம என்ன வேலை செய்ய முடி~ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஹ் நம்ம வந்து எந்த அளவுக்கு அஹ் இயற்கையான உணவு உண்ணுறமோ எந்த அளவுக்கு சத்தான சத்தான ஆகாரங்கள் சாப்பிடுறோம் எந்த அளவுக்கு வந்து ஆஹ் அந்த ஆஹ் protein நிறைஞ்ச அந்த மாதிரி ஆகாரங்களும் சாப்பிடுறோமோ அப்பதான் நமக்கு அந்த அஹ் உட~ உடல் வந்து சோர்வடையாமல் அஹ் ரொம்ப அஹ் சோர்வு இல்லாம ஒரு healthy யா நல்லா இருக்கும் உடல் வலிமையா இருக்கும் இந்த ஒரு இதுக்கு நம்ம சோர்வடையாம இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலைமை நம்ம ஒரு உடல் வலிமையை அந்த அஹ் சமயத்துல நமக்கு வரும்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

சேருது அதனால நமக்கு வந்து உடல் பருமன் ஏற்படுது அஹ் பல்வேறு விதமான பக்க விளைவுகள் ஏற்படுது அஹ் அது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு சோர்வடையக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்குது மனிதர்களுக்கு அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதனால நாம வந்து என்ன பண்ணனும்னா உடல் வலிமை ஆரோக்கியத்திற்கு முக்கிய காரணம் நேரத்துக்கு சரியான ஒரு உணவை நம்ம வந்து உட்கொள்வதுதான் இரண்டாவது சரியான சாப்பிட சொல்~ சாப்பிட சொல்றீங்க அஹ் ஆனால் எந்த மாதிரி ஆகாரம் சாப்பிடணும்னா காலையில வந்துட்டு நம்ம அந்த தோசை இட்லி நிறைய சாப்பிடலாம் ஒரு இரண்டு மூணு அந்த மாதிரி நமக்கு சாப்பிட்டால் கூட correct அ நம்ம உடல் வலிமை உடல் அந்த வலிமையை நம்ம வந்து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 அது வந்து ரொம்ப முக்கியம் அஹ் சாப்பிடணும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியான நேரங்கள்ல வந்துட்டு வெயில் உஷ்ணங்கள் அதிகமா இருக்கும் மத்தியான நேரம்தான் நமக்கு களைப்பான நேரம் மாதிரி போகும் மத்தியானம் நேரம் மட்டும்தான் நம்ம உடல் வலிமை சோர்வடையக்கூடிய நேரம் அந்த ஏன்னா காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் வேலை பார்ப்போம் அந்த time வந்துட்டு நமக்கு வந்து உடல் அந்த மூளை சோர்வடையும் அந்த time ல நம்ம மூளைக்கும் உடலுக்கும் ஒரு வலிமையும் சேர்க்கக்கூடிய அந்த நேரம்தான் மதிய நேரம் முக்கியமான நேரம் அந்த நேரம் மட்டும் நீங்க வயிறார அஹ் மனசார உடல் ஆரோக்கியத்தை பேணிப் பாதுகாக்க அஹ் அந்த மாரி ஒரு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவை நம்ம சாப்பிடணும் அடுத்தது பாத்தீங்கன்னா அஹ் சாயங்கால time மு சாயங்கால வேளைல என்ன பண்ணனும்னா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

தூங்குறதுக்கு நேரம் அது வந்து எந்த ஒரு வேலையும் அவ்வளவு பெருசா இருக்காது அந்த time ல மட்~ அந்த நேரத்துல மட்டும் அது எதுனாலன்னா அந்த time ல அந்த நேரத்துல வந்து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

அப்படி இல்லை நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானங்கள் வேலை செய்யாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு நம்மதான் கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வந்துட்டு இரவு நேரங்கள்ல parotta சாப்பிடுறது இந்த junk அஹ் ஒரு மாதிரி இந்த அஹ் பெரிய பெரிய அஹ் மாமிசங்களை சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அந்த நேரங்கள்ல மட்டும் மதிய நேரத்துல சாப்பிடலாம்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 அப்படி நம்ம கையை காலை அசைச்சு நல்லா விளையாண்டோம் அப்படின்னா daily one hour ரெண்டு hour நம்ம விளையாண்டா மட்டும் போதுங்க daily உடல் பருமன் வந்து பெரிய அளவுல வராது அஹ் நல்ல நம்ம தேவையில்லாத அந்த நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத சத்துக்கள் எல்லாம் வெளியேறுது அதனால வந்து உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஒரு நாளைக்கு விளையாடுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம உடல் வலிமைக்கு ரொம்ப நல்லது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விளையாடுறது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி ஆகாரங்கள் நம்ம சாப்பிடணும் ரெண்டு மணிக்கு ஒரு நாளைக்கு விளையாடியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் நான் விளையாடியிருக்கேன் அதனால அப்படினா அது வந்து விளையாண்டு ஒரு பயனே இல்லை அது வந்து ஒரு பயனே இல்லாம போச்சு அதனால யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி யாரும் இருக்காதீங்க எந்த அளவுக்கு அஹ் nig~ இரவு நேரங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி பெரிய உணவுகளை உணவுகளை நீங்க வந்து தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி காலையில் நம்ம வந்து பழைய சோறு சாப்பிடுறது உடம்புக்கு நல்~ அஹ் அந்த பழைய சோறுனா பழைய சோறுல இருந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அந்த பழைய சோறை நம்ம சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் காலையில மட்டும் அஹ் அளவா சாப்பிடுங்க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 அஹ் உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் அஹ் பாதுகாத்துக் கொள்ளத்தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த மாசம் முழுக்க வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம் அதனால அஹ் எந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடுறோமோ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 அதனால வந்துட்டு நான் வந்து அஹ் daily வந்துட்டு இரண்டு மணி நேரம் வந்து volleyball விளையாடுவேன் கைப்பந்து விளையாடுவேன் என் நண்பர்களுடன் சேர்ந்து அதனால வந்து அஹ் பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு நூத்தி ஐந்து

சோர்வு இல்லாம இருக்கு அஹ் வ~ முந்தைய விட வந்து நான் வந்து இப்படி ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உணரேன் அதனால அஹ் நீங்களும் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க

சாதாரண தடுக்க முடியுமா தடுத்துக்கோங்க அடிக்கடி இந்த கடையில வாங்குற அதெல்லாம் சாப்பிடாதீங்க எப்பவாச்சும் ஒருக்கா சாப்பிடுங்க தப்பு இல்லை அந்த lays சு bingo அப்படிங்கற snacks item முற்றிலும் தவிர்த்திடுங்க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 Hello mummy ஆஹ் என்னம்மா பன்றீங்க? எப்ப போன் பண்ணாலும் இதே தான் சொல்றிங்க சரிம்மா, எம்மா எனக்கு finance ல ஒரு topic பத்தி தெரியனும் mummy finance னா எனக்கு என்னனே தெரியல ஒழுங்கா நான் MBA படிக்கலான்னு இருக்கன்ல so அதனால வந்து எனக்கு finance ன்னா வந்து என்னனு சொல்லி தெளிவா வந்து இன்னைக்கு ஒரு discuss பண்லாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன் சரிம்மா Personal finance ன்னா என்ன ஒங்களுக்கு தெரியும்ல ஆஹ்

ஆமா மா அட் உம்

ஆமா மா அது என்ன சொல்றாங்கனா வந்து நான் technical லா படிச்சது என்னனா அஹ் budget first போடுவாங்களான் அதாவது ஒரு வீடுனா வந்து எவ்ளோ செலவு? என்னென்ன செலவு? ஆ அதாவது சாப்பாடு, சாப்பாடுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு எவ்ளோ செலவு பன்றோம்? அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு amount டு அஹ் may be பத்தாயிரம் salary வாங்குறாங்க அப்பிடின்னு வச்சுகோங்களன் ரெண்டாயிருவா சாப்பாடுக்கு போயிருது, அப்றம் வீடு வாடகை எவ்ளோ? வீட்டு வாடக தங்குறது அதுக்கு வந்து ஒரு மூவாயிரம் போகுது அப்றம் அஹ் போயிட்டு வர பஸ் செலவு transportation செலவு அது வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு ஆயருபா வருதுனா? Total ஆறாயிரம் செலவாயிருச்சு, இது போக வந்து daily நமக்கு தேவப்படுற சின்ன சின்ன விஷியம் அஹ் purchase shopping இப்டிலாம் பண்ணுவோம்ல, இதுக்குலாம் ஒரு மூவாயிரம் போச்சு அப்டின்னா வந்து ஒன்பதாயிரம் ஆகிருச்சு. இதுவே ஒரு ஆயிர ருபா இருக்கு, அதான் நம்ம saving அப்ப இவ்ளோ நம்ம ஒரு மாசத்துல save பண்றோம், இவ்ளோ செலவு பண்றோம், அப்ப எதுல அதிகமா செலவு பண்றோம்? இந்த செலவ கொரச்சிக்க முடியுமா? முடியாதா? இது ரொம்ப

சிலர்னா shoe collection ரொம்ப நெறைய வச்சிருப்பாங்க, shoe வா வாங்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம இவ்ளோ சம்பாதிக்கிறதுக்கு இவ்ளோ செலவு பண்ணுறது சரியா? இல்லையா? ன்னு ஒரு தனி மனுஷனோ இல்ல ஒரு குடும்பமோ வந்து அவுங்க அவங்களே வந்து analyze பண்றதுதான் வந்து personal finance ன்னு சொல்றாங்க இதே public finance என்னம்மா சொல்லுங்க? Okay உம்

உம் உம் உம்

உம் உம் உம் ஆமா ஆமா personal finance வந்து ஆனா வந்து ஒரு middle class family க்கு ரொம்ப important

அதுவும் இப்ப maximum எல்லாரும் வந்து salary தான் வாங்குறாங்க, அப்ப முப்பதாயிரம் salary வாங்குறாங்கன்னா வந்து அது correct ஆ மாச கடைசி வரைக்கு வீட்டு செலவு எல்லாத்துக்கு வரனும்ல so வந்து அத கணக்கு போட்டு இப்ப வந்து இவ்ளோ செலவழிச்சிரிக்கோம் இன்னும் வந்து நமக்கு fifteen days இருக்கு so இதுக்கு பத்துமா? பத்தாதா? அப்டின்னு சொல்லி correct ஆ பாத்து செலவு பண்ணனும் உம் ஓ

ஆஹ் okay உம் அஹ் அஹ்

ஆஹ் ஆஹ்

உம் ஆமா ஆனா வந்து பணத்துல அதுவும் அதே saving லே வந்து நெறையா சொல்வாங்க நிறைய விதம் சொல்வாங்க, பணத்த வந்து வீட்ல வந்து இப்டி உண்டியல்ல save பண்ணுறது வந்து first உ அதாவது அஹ் பணம் பணமாவே நம்ம save பண்ணி வீட்ல வைக்கிறது வந்து first இது, அடுத்து அத பேங்க்ல போடுறத, பேங்க் ல போட்டனா வந்து இப்ப உங்களுக்கு உடனே ஒரு செலவு இன்னிக்கி டக்குனு ஒரு செலவு பணம் வேணும் அப்டினா வந்து கைல பணமா இருந்தா டக்குனு அத வச்சு தேவன்றத பண்ணிரலாம், இதுவே பேங்க்ல போட்டிருந்தா ஒன்னு க்கோ போனும் இல்ல பேங்க்குக்கோ போயி பணத்த withdraw பண்ணி எடுத்துட்டு வந்து செலவ பாக்கணும், அது அடுத்த level இதுக்கும் அடுத்த level பாத்தோனா பணத்த வந்து இப்ப நெறைய பேர் சேமிக்கிறது எப்டினா தங்க நக வாங்கி சேமிக்குறாங்க நக வாங்கி சேமிக்கிறது வந்து நக வந்து உடனே குடுத்து மாத்துறது வந்து அது கொஞ்சம் கஷ்டம் பேங்க்குக்கு அடுத்தது அதுக்கும் அடுத்து பாத்தன்னா நெறைய பேர் இப்ப என்னனா land சொத்தா வாங்கி போடுறாங்க ஏன்னா வந்து பனோ வந்து எவ்ளோ மதிப்பு கூடுறதோ அது எப்டி இருக்குன்றது அத இது ரெண்டும் வந்து டக்குனு available லா இருக்குறதும் மதிப்பு கூடுறதும் வந்து அப்டியே வந்து opposite ஆ இருக்கும் கடன் டக்குனு பணம் available ஆ இருக்குனு நீங்க உண்டியல போட்டு வைக்றீங்கன்னா அது மதிப்பு வந்து கூடாது அப்டியே உண்டியல இருக்க போது, bank போட்டிங்கன்னா அதோட interest வந்து கொஞ்சம் கம்மி ரொம்ப அதிகமா இருக்காது ஆனா வந்து வில ஓரளவுக்கு கூடிட்டே இருக்கு இப்போம் so அதுல invest பண்றது அடுத்த ஆனா property ன்னு வாங்குறோம்னு வச்சுகோங்களேன் வெல வந்து பயங்கரமா கூடும் ஆனா வந்து உங்களுக்கு இன்னிக்கு ஒரு செலவு இன்னிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்ல வீடு வாங்கனும் டக்குனு ஒரு எடத்துல வேற ஏதோ எடத்துல வீடு வாங்கனும் அப்டின்னா டக்குனு அந்த land அ வந்து விக்க முடியாது இதுவே பணமா இருந்திருந்தா நீங்க டக்குனு அத செஞ்சிரலாம் இது ரெண்டும் அப்டியே opposite ஆ இருக்கும் நான் இத ஒரு வீடியோல பாத்தன் so வந்து நீங்க வந்து அ~ ஆனா invest பண்றது வந்து ரெண்டுத்தயும் வந்து ஓரளவுக்கு compensate பண்ற மாதிரி பாத்து invest பண்ணனும் அப்டினுவாங்க உம் ஆமா உம்

ஆஹ் ஆஹ்

உம் உம்

செமல இதுக் உம் உம் உம் ஆமா உம் ஆமா

உம் உம்

ஆமா அதே மாதிரி அஹ் பணத்துல வந்து குடுக்றதுல ஒன்னு சொல்வாங்கல்ல simple interest compound interest ன்னு படிப்போம்ல அது தெரியுமா? அது என்னனா? இப்ப வந்து நீங்க ஒரு நூருபா வந்து எனக்கு தரீங்க வச்சுகோங்களன் நூருபாயிக்கு ஒரு மாசத்துக்கு நான் வந்து பத்து percentage வட்டி கட்னும் சரியா? நான் பத்து ருபா உங்களுக்கு வட்டி கட்டனும் அப் ஆஹ் இந்த மாதிரி போகுதுல ஆஹ் அது வந்து வட்டி மட்டும் கட்றது நம்ம குடுத்த அசலுக்கும் வட்டி மட்டும் கட்டுனா அது வந்து simple interest வட்டிக்கும் சேத்து வட்டி கட்டுவோம்